லட்டு பால்கோவா பாதுஷா போன்ற வகைகள் உள்ளன.

இங்கு நிற்கப்படும் ட்ரையல் பொம்மை மஞ்சள் நிறம் ஃப்ராக் அணிந்துள்ளது.

இந்த பில்டிங்க்கு முன்பாக சிறிய பூச்செடிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது.

இது ஒர் பெரிய பேருந்து சாலை.

இதில் பழக்கடை இருக்கிறது அதற்கு எதிர் புறமாக பந்தன் பேங்க் இருக்கிறது.

இந்த மேஷின்கு எதிர்புறமாக சுத்திகள் பிரஷ் மற்றும் இன்னொரு பொருட்கள் உள்ளது.

இந்த ட்ரெயினு ரயில்வே நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது.

இந்த ரயில்வே நிலையத்தில் பக்கத்தில் பல பச்சை நிறம் மரங்கள் இருக்கிறது.

நூல்களால் அந்த மிஷினில் அ ஒரு பொருள் உற்பத்தி செய்யப் போகிறார்கள்.

மஞ்சள் நிறம் பூக்கள் வளர்ந்து உள்ளது.

இங்கே தூரத்தில் மஞ்சள் நிறம் லாரி வந்து கொண்டிருக்கிறது.

ம் இரு சிறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன.

பின்னாடி ஸ்டேஜ் டெக்ரேஷன் ஷால் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அத்--

அங்கு நான்கு ஆண்கள் சென்று கொண்டிருக்கின்றன.

பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறத்தில் ஒட்டப்பட்டது.

இது ஒர் மீன் மார்க்கெட் .

இது பஸ் ஸ்டாண்ட் அங்க நிக்கிற பஸ் கர்நாடகா பஸ் .

நீல நிற காருக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் பச்சை நிற பையை எடுத்துக் கொண்டு செல்கிறான்.

அங்க ஓர் பெரிய ஷெட் இருக்கிறது.

வேலி கம்பிகள் ப்ளூ நெறத்தில் உள்ளன.

ப்ளூ மற்றும் மஞ்சள் நிற பெட்டிகள் வரிசையாக இருக்கின்றன.

நிறைய சிறு குழந்தைகள் அந்த பணியில் விளையாடிகொண்டிருக்கின்றனர்.

அங்கு இரண்டு நிறம் டிராக்டர்கள் உள்ளன.

மூன்று சிறுவர்கள் உள்ளனர் ஒரு பெரியவர் உள்ளன.

அதில் ஒன்று கார் மற்றொன்று ஜீப் .